ஜெனரேட்டர் வண்டி மாரி தெரியுது ரெண்டு டயர் அங்க இருக்கு.

பசோ நெறைய வெச்சுருக்காங்க அங்க ஒரு சுச்சு பாக்ஸ் தெரியுது.

பாக்குறதுக்கு ஒரு ஹில்ஸ்ல இருக்குர ஒரு வுடன் கடஜ் மாரி இருக்கு.

அவருக்கு இன்னும் தட்ல இலையில சாப்பாடு போடல பக்கத்துல ஒரு டம்ளர் ஒன்னு வச்சிருக்காங்க.

செட்டில் காக் பேட்டு டென்னிஸ் பேட்டெல்லா லெப்ட் சைடு வெச்சுருக்காங்க.

ரைட் சைடுல பார்த்தீங்ன்னா ஒருத்தர் ஸ்கூட்டர்ல நின்னு போன் பேசிட்ருக்காரு.

இது ஒரு முச்சந்தில இருக்ற ஒரு கோவில் மாரி இருக்கு.

பக்கத்துல ஒரு போஸ்ட் மரோ ஒன்னு ன்னு வெச்சிருக்காங்க.

இங்க ஒருத்தரு க அண்டாக்குள்ள கைவிட்டு அத எடுத்துட்ருக்காரு பிரியாணிய .

நறைய பேரு நின்னுட்டு இருக்காங்க துணி லாம் காய போட்டு இருக்காங்க.

அந்த பாட்டு அந்த இட்லி துணி வந்து இட்லி எடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு சின்ன கட மாதிரி இருக்கு.

எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல அந்த ஹெட்லே பாத்தீங்கன்னா அத ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க புது வண்டினால.

ராயல் என்ஃபீல்டு பைக் ஷோரூம் மாறிருக்கு.

பிளாக் கலர் பைக் ஒன்னு அங்குட்டு ஒன்னு நிக்குது கிளாசிக்கு .

ஏன்னா அந்த கட்டிங் கட்டிங் கட் பண்றதுக்காக அந்த மெட்டல்லாம் வச்சிருக்காங்க ரவுண்டா வச்சிருக்காங்க.

ரெண்டு ஸ்டாப்ஃஸ் ஒக்காந்து சிஸ்டம் நோண்டிட்டுருக்காங்க.

ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க.

இத பாக்குறதுக்கு ஒரு ரிசப்ஷன் மாறி இருக்கு.